அப்பறமா இத வந்து ஒரு டேபிள்ல வெச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு பைப் கட.

இது ஒரு ரிசப்ஷனுக்கு டெக்கரேசன் பண்ணிட்ருக்காங்க.

இது போட்டோ வந்து ஒரு நைட் டைம் ல எடுத்திருக்காங்க.

அப்றமா ஒரு ஸ்டேப்ளர் மிஷின் இருக்கு.

இங்க வந்து சாம்பார் அப்ரம் காய்கறி எல்லா எடுத்து வச்சிருக்காங்க.

அப்புறமா இந்த பிளேட் வந்து பிளாக் கலர்ல இருக்கு இத ஏதோ கடையில சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு.

இதுல வந்து நெறியா மூட்ட மூட்டையா அடுக்கி வச்சிருக்காங்க.

ஆனா அதுல ஒரு பெஞ்ச் போட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரே மிஷின் .

இது வந்து தண்ணிய வந்து ஃபோர்சா அடிக்கும்.

பின்னாடி வந்து அந்த வீடு மாதிரி ஒன்னு இருக்கு.

இந்த கிட்ச்சென் கொஞ்ஜோ மாடனா இருக்கு.

இதுல வந்து பெய்ன்ட்லா அடிச்சி வச்சிருக்காங்க.